அதுல ஒரு பையன் நின்னு எழுதிட்டு இருக்கான்.

அதுல ஒயிட் கலர் ஒரு கார் நிக்குது.

அந்தக் கோயில பாக்க நல்லா பெருசா இருக்குது.

அந்த காட்டுல ஒரு மர இருக்குது.

இது ஒரு ஹிந்து சாமி கோயில்.

இந்த பில்டிங் முன்னாடி நிறைய பைக் நிக்குது.

இந்த பில்டிங் முன்னாடி ரெண்டு பேர் நடந்து வந்திட்டிருக்காங்க.

அது பக்கத்துல ஒரு கடல் இருக்குது.

அந்தக் கடைக்கு கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்ருக்காங்க.

அது போல இங்க நெறய கட இருக்குது.

அந்த ரெஸ்டாரண்டுக்கு முன்னாடி அஞ்சு கார் நிக்குது.

அந்த ரெஸ்டாரன்ட்க்கு முன்னாடி மூணு பைக் நிக்குது.

இந்த பெட்ரோல் பங்க் மெயின் ரோட்டில் இருக்குது.

அதுல ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு அண்ண இருக்காங்க.

அதுல நெறைய குண்டு பல்பு தொங்க போட்டுருக்காங்க.

அந்த பில்டிங்க்குள்ள ஒரு ஏசி மாட்டிருக்காங்க.

அந்த கடையில எல்லா வெரைட்டியான ஃபேனும் நெறைய வச்சிருக்காங்க.

இது ஒரு பீச்சு போல இருக்குது.

அது பக்கத்துல கொக்கோ கோலா பிரிட்ஜ் இருக்குது.

அதுக்குள்ள ப்ளூ கலர் சேர் நெறைய இருக்குது.